ஏய் நான் ஒரு தடவை கூட எங்க அக்காகிட்ட கேட்டேன் ஆமாம் ஏன் மயில் வந்து பாம்பு கொத்துது அப்படின்னுட்டு அப்பதான் சொன்னா வந்து மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகவே ஆகாத ரெண்டும் எதிரியாம் எனக்கு வந்து ஃப்ரஸ்ட் ஃப்ரஸ்ட் பாம்பும் கீரியும்தான் எதிரின்னு நினைச்சுட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா மயிலும் இதுவும் எதிரியாம்டா இதுவே எனக்கு இப்பதான் தெரியுது என்ன லாவண்யா உனக்கு ஏதாவது தெரியுமா

நான் மயில் அழகா இருக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து குயில் கூவக்குள்ள மயில் ஆடும் அப்படின்னு இப்போ நீங்க சொல்லி தான் தெரியுமே மயிலும் வந்து பாம்பை வந்து ரெண்டும் வந்து சண்டை போட்டுக்கும்னே இவன் அது பேர் என்னன்னா மதுமிதா சொன்ன மாதிரி எனக்கு வந்து கீரிக்கும் பாம்புக்கும் ஆகாது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒன் டைம் வந்து கீரியும் பாம்பும் சண்டை போட்டதை பார்த்திருக்கேன் ஆனா மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு தெரியலடா அதுக்கு ஏதாவது பின்னாடி கதை இருக்குமா சஃப்ரின்னு சஃப்ரின்

வேகம் எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப வேகமா இருக்கும் கண்ணை மூடி கண்ணை திறந்து உள்ளே பாஞ்சு பாஞ்சு பாஞ்சு போயிடும் என்ன மதுமிதா சொல்லுடா அது அது பறந்ததா அதிகமா பார்த்ததில்லைடா அதுக்கு பறக்கவே தெரியாது நல்லா குண்டா கொழு கொழுன்னு இருந்தா எப்படிடா பறக்கும் ஆஹ் ஓரளவுக்கு பறக்கும் அவ்வளவுதான் அதுவும் கோழி மாதிரிதான் இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் ரெக்கை கிடையாது இதுலயும் நிறைய வகை இருக்கு போலடா இது காங்கோ மயிலாம் யாராவது பார்த்து இருக்கீங்களாடா அதை பத்தி காங்கோ மயில்ன்னா என்னன்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஆனா காங்கோ மயில் இருக்கு பச்சை மயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜாவான்னு ஒரு மயில் வேற இருக்குதாம்

ஒருவேளை அதுக்கெல்லாம் பேர் வச்சிருப்பாங்களோ ஏன் லாவண்யா ஆமாண்டா அதாவது வந்து எப்படின்னா இது நான் வந்து பு புத்தகத்துல படிச்சிருக்கேன் எப்படின்னா வந்து ஆஹ் மயில் மாதிரியே இருக்கும் அது ஒரு ஒரு ஊர்ல இருக்க ஒரு ஒரு மயிலுக்கும் ஒரு ஒரு பேருலாம் வச்சு இது பண்ணுவாங்க இப்போ இப்ப மதுமிதா அஹ் சொன்னாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த காங்கோ மயில் ஒண்ணு அது எப்படின்னா வந்து ஒரு காங்கோ ஒண்ணு ஒரு ஆறு இருக்குமாம் அந்த இடத்துல இந்த மயில் இருக்கிறதால அந்த மயிலை என்ன சொல்லிட்டாங்கன்னா காங்கோ மயில் சொன்னாங்களாம் இதை விட என்ன தெரியுங்களா நம்மளுக்கு என்ன தெரியும் ஆண் மயில்க்கு நம்ம ஊர்ல ஆண் மயிலுக்கு மட்டும்தான் தோகை இருக்கும் பெண் மயிலுக்கு தோகை இருக்காது இந்த மயிலு காங்கோங்கிற இனத்துல வந்து எதுக்குமே தோகை இருக்காதாம் எப்படி சொல்றது வாத்து பார்த்திருப்போம்ல அந்த மாதிரி இருக்கும் ஆனா புத்த புத்தகங்களை படிச்சிருக்கான் அதை வச்சுதான் இப்ப ஒண்ணு சொன்னான் சஃப்ரின்னே ஆஹ் உனக்கு எதாவது இதை பத்தி தெரியுமா

நான் டேய் அது மயில்னாவே தொகை வச்சதுதான்டா அதுதான் பார்க்க அழகா இருக்கும் மத்ததெல்லாம் பார்க்க அது ஏதோ வேற ஏதோ ஒரு பறவை மாதிரிதான் எனக்கு பீல் ஆகுது இந்த கோழி அந்த மாதிரிதான் எனக்கு பீல் ஆகுது மயிலுன்னா அது தொகை வெச்சா மட்டும்தான் அது அழகா தெரியும் எங்க கண்ணுக்கு வேற எதுவும் அந்த அளவுக்கு இன்டெரெஸ்ட்டும் கிடையாது இந்தியாவிலேயும் இலங்கையிலேயும் அதிகமா இருக்குமாடா இந்த மயில் வந்து ஆஹ் அதுவும் மோஸ்ட்டா வந்து கிராமத்துல மட்டும்தான் அது அதிகமா இருக்குன்னா பாத்துக்கயேன் சிட்டில எல்லாம் வளர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஆஹ் நசுங்கிரும் ட்யரருக்கு அடியில மாட்டி நல்ல வேளைக்கு கிராமத்துல இருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷம் என்ன லாவண்யா அதுவும் சரிதான்டா அது கிராமத்துல இருந்தாதான் அதுக்கு அதுக்கு கிராமத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா கிராமத்துலயே வந்து அதை வேட்டையாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதோட தோகை இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து இந்த முருகர் கோயில் எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் கொடுத்தாங்கன்னா வந்து நிறைய விலை போகும் சரி இதை விட ஒண்ணு நான் உனக்கு ஒண்ணு ஆச்சரியமா சொல்லட்டா அதோட ஆயுள் காலம் எவ்வளவு தெரியுமா இருபது ஆண்டு வரை அது மயில்லாம் வந்து உயிர் வாழுமாம் நான் வந்து இதை வந்து நான் வந்து சமூக வலைதளங்கள்லதான் நானே பார்த்தேன்னே இன்னைக்கு மயிலோட ஆயுட்காலம்ன்னு போட்டு போட்டிருந்தாங்க இருபது ஆண்டு வருமாம் அதை விட என்னன்னா வந்து ஆஹ் இப்போ நீ சொன்னல்ல நம்ம மாறி மனிதர்கள் இருக்கிற இடத்துல அது வ

ஆனா சில இடத்துல வேட்டையாடுறாங்கன்னு எனக்கும் தெரியும் ஏன்னா இந்த கோயில் பங்ஷன்ல அந்த விழாக்கள் எல்லாம் வந்து மயில் தோகைதா வந்து விப்பாங்க அப்பெல்லாம் அதை பாக்கும்போது வாங்கணும்னு தோணும்

இதைப்பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா மதுமிதா இதைப்பத்தி நிறையா பேசிருக்கோண்ணா சொல்லிக்கிற அளவுக்கு மயில் ஒகேவா அதுக்குன்னு நிறைய சரணாலயம்லாம் புதுசா வச்சிருக்கிறாங்க என்ன லாவண்யா ஏதாவது ஒரு சரணாலயம் பேரு, அது ஏதாவது தெரியுமா எனக்கு வந்து பேரெல்லாம் தெரியாது பறவைகள் சரணாலயம் அங்க போய் பார்த்தால் தெரியும் அவ்வளவுதான் வேற அதைப் பத்தி ரொம்ப டீடைல்லா எல்லாம் தெரியாது ஓரளவுக்கு தெரியும்

ஆஹ் ஆமாண்டா எனக்கு வந்து விழுப்புரத்துல ஒரு மயிலகம் அப்படிங்கிற ஒரு சரணாலயம் இருக்கிறதா நான் போனது இல்லை என்னோட ந நண்பி வந்து அங்க இருக்கா

ஆமாண்டா நானும் வந்து இப்ப தான் எனக்கு நியாபகமே வருது ஆஹ் பா இப்போ பாம்புக்கும் மயிலுக்கும் சண்டை நடந்துச்சுன்னா பாம்பு எவ்வளவு விஷம் அதுக்கு ஆனா அதுல மயிலுதான் ஜெயிக்கும் ஜெயிக்குமாண்டா ஆஹ் இது எனக்கு இப்பதான் தெரிஞ்சதே ஆஹ் சஃப்ரின் உனக்கு நீ சொல்றல்ல பாம்புக்கும் மயிலுக்கும் சண்டை வரும் அப்படின்னு அதை நீ இதுவரையுமே நேர்ல பாத்ததே இல்லையா ஆஹ் நேர்ல பாத்திருக்கேன் ஆனா பாம்பு ஓடிடும் மயிலை பாத்துச்சுன்னா ஏன்னா ரொம்ப சண்டை வந்துரும் எங்க வயல்ல எல்லாம் நிறைய பாம்பு செத்து கெடக்கும் பாத்துருக்கேன் எங்க வீட்டு வயல்ல வந்து இந்த நெல்லெல்லாம் போட்டு இருக்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கயேன் ஆனா பாம்புதான் நெல்லு போட்டிருக்கும்போது நமக்கு வந்து ஒரு உதவியாவே இருக்கும் ஏன்னா அவ்வளவு எலி வந்து எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு அந்த நெல்லு பதர் எல்லாம் கீழே விழுந்துடும் நெல்மணி எல்லாம்வேஸ்ட்டா தான் போகும் அதுக்குன்னே அப்போ வந்து அது வந்து உழவனோட நண்பனாதான் இருக்க முடியும் ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பா அந்த எலி எல்லாம் சாப்பிட்டுரும் ஆனா நம்ம அந்த விவசாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும் இந்த வயல்ல அவ்வளவு பாம்பு இருக்கு ஒண்ணு ஒண்ணும் பாக்குறதுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும் இங்க எல்லாருமே பார்க்கும் போது என்ன சொல்றாங்க சின்ன பாம்பு பார்த்தா கூட சொல்றாங்க அதெல்லாம் பெருசுன்னு எங்க வீட்டு வயல்ல இருக்கிற பாம்பெல்லாம் பார்த்தாங்கன்னா எல்லாம் பயந்துருவாங்க அந்த இடத்துல மயிலும் எங்க ஊர்ல நிறைய இருக்கும்

ஆஹ் பாம்பும் மயிலுக்கும் சண்டை நடந்துச்சுன்னு வையென் மயிலோட கால்ல இருக்கிற விஷம் அந்த கூர்மை தன்மையே பாம்பை வந்து கூட இரண்டே அடி அடிச்சுதுன்னா பாம்பே மயக்கம் போட்டுரும் அந்த அளவுக்கு ஆஹ் சக்தி வாய்ந்ததா இருக்கு மயில் மயில் வந்து பார்க்க அழகா தான் இருக்கும் ஆனா அது ரொம்ப இதா இருக்கும் ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல ஒரு பையன் என்ன பண்ணிட்டான் ஆஹ் அந்த மயில் வந்து அடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறான் ஆஹ் தெருவுல வந்துருச்சு அப்படீன்னு சொல்லிட்டு கல்லால அடிச்சுட்டான் அது தெரியாம போய் பட்டவுடனே அந்த நாய் ஒண்ணு போய் புடிச்சிருச்சு அந்த மயில அப்போ அந்த மயில் செத்துப் போச்சு ஆனா அந்த மயிலெல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் உறிச்சு எல்லாம் குழம்ப வைக்க எல்லாம் மாட்டாங்க அதை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படியே கொண்டு போய் புதைச்சுருவாங்க அதைப் பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா மதுமிதா ஹம் புதைச்சிருவாங்களா ஆஹ் இது வரைக்கும் நான் வந்து பாம்பு பாம்புக்கும் மயில் சண்டை எல்லாம் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்லை ஏதோ நாடகத்துல பாத்ததுனால உன்கிட்ட சொல்றேன் அப்பதான் எனக்கே தெரியும் மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாதுன்றதையே ஆஹ் இப் முன்னாடியெல்லாம் வந்து இந்த மயில் தொகையை வச்சு நிறைய கடவுளை வந்து இது பண்ணுவாங்க போல அலங்கரிப்பாங்க அதுல முக்கியமா வந்து கிருஷ்ணர் ஆஹ் முருகன் லட்சுமி இவங்க மூணு பேரையும் வந்து மயில் தோகையை வச்சுதான் அலங்கரிப்பாங்க அதே மாதிரி முருகனோட வாகனமே அதுதான் அப்படின்ற மாதிரியும் நிறைய கதையில எல்லாம் பார்த்திருக்கோம்ல முருகனை சுமந்துட்டு மயில் பறக்குமாம் ஆனால் டைரக்ட்டா பார்க்கிறபையே ஆஹ் கதையில சொல்றப்ப நல்லா பறக்குது இல்ல ஆனா வந்து நம்ம நார்மலா பார்த்தோம்ன்னு வச்சுக்கயேன் அதுக்கு அந்த அவ்வளவு தூரம் பறக்கத் தெரியாது அதோட வெயிட் வெயிட்டா இருக்கறதுனால அது ரொம்ப தூரம் பறக்காது ஓரளவுக்கு, குறிப்பிட்ட தூரம் பறந்து கீழே வந்துருமாம் இதுதான் அதைவிட முக்கியமானது என்ன தெரியுமா சீனாவோட அதிர்ஷ்ட சின்னம்னா வந்து இது மயி மயில்தான் அப்படின்னு வேற சொல்றாங்க

ஆஹ் நீ சொன்னதும் கரெக்ட் தான்ங்க சரிதான்டா அது பேரு என்ன ஆஹ் மயிலை வந்து அவங்க அப்படி பார்க்கிறாங்க இல்லை நம்ம ஊருலையுமே வந்து மயில வந்து ஆஹ் ரொம்பவுமே ஒரு பூஜிக்கக்கூடிய ஒரு விஷயமாதான் பார்ப்பாங்களே

இப்போ நம்ம அம்மா கிட்ட தான் கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க அது சாமி சாமிக்காக வச்சிருக்கோம் அப்படீன்னு சொல்லுவாங்க ஆனா அது ஒரு உண்மையான காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன் அது பேர் என்ன அது அந்த மயில் தோகை வீட்ல இருந்துச்சுன்னா எந்த ஒரு பூச்சும் ஈயும் வராதாம்டா நான் வந்து இதை வந்து சமூக என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லித்தான் எனக்கு தெரிஞ்சுது எந்த ஒரு பூச்சுமே வராதாம் ஆனா நம்ம அம்மா கிட்ட கேட்டா நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க அது பேரு என்ன அது சாமி ஹம் சாமிக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமா தானே சஃப்ரின்னு சஃப்ரின்

சாமிக்காக வச்சிருப்போம் ஆனா எங்க வீட்டுல வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போய் கோயில்ல வையி இங்க வைக்காத அப்படிம்பாங்க ஆஹ் ஏன்னு கேட்டோம்ன்னா மயிலெல்லாம் வைக்கக்கூடாது உம் நம்ம எப்பயுமே கொண்டு போய் ஆஹ் கோயில்ல வச்சீங்கன்னா அது பாட்டுக்கு கோயில்ல இருக்கும் நம்ம தனியா எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிம்பாங்க நான் எனக்கு அவ்வளவா தெரியாது நான் அவ்ளோ மயில் தோகை எடுத்துட்டு வருவோம் ஆனா எங்க அம்மா எடுத்துட்டு போய் வைக்க சொல்லுவாங்க இல்லன்னா குழந்தைங்கள்ட்ட குடுத்து விளையாட வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு வந்து வர வழியிலே ஏன்னா எல்லா குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் மயில் எல்லாம் ஐ மயிலு மயில் ஓடியாருங்க உடனே சரி எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ அப்படின்னு நான் திட்டுவேன் யாரைக் கேட்டு குடுத்த அப்படின்னு எங்க அம்மா உன்னை எடுத்துட்டு போய் விளையாடுனேன் சும்மாதான கிடைச்சது அதை போட்டு எல்லாம் மிதிக்கிங்கம்மா பாரு நீ கையில குடுத்து எல்லாத்தையும் உடைச்சு திரும்புங்க பாரு அப்படிம்பா எல்லாமே உடைச்சு வச்சிருக்குங்க நான் உடனே திட்டுவேனா எங்க அம்மா பரவாயில்லை போ பச்சப்புள்ளைங்கதாண்ணே விளையாடுது அப்படிம்பாங்க உங்க வீட்ல இது மாதிரி நடந்துருக்கா மதுமிதா எங்க வீட்டுல நான் யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டேன் நான்தான் வந்து அந்த மயில் தொகையோட கண்ணு இருக்கு தெரியுமா அதை உடைச்சு புக்குள்ள வச்சிரணும் நான் ஏன் வேற யார்ட்டையோ கொடுக்கப் போறேன் இல்லைன்னா சாமி ரூம்ல இருக்கும் மத்தபடி மத்த யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன் அதைவிட முக்கியமான விஷயம் என்னன்னா மயிலை யாரும் வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு அது அப்படி வேட்டையாடுனா வச்சுக்கயேன் எத்தன வருஷமா ஜெயில் தண்டனை அப்படீன்னு நான் கேள்விப்பட்டேன் அஹ் அது உண்மையா லாவண்யா

ஆஹ் அதனால சொல்லிட்டு வேட்டையாடக் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நம்ம வனவிலங்குன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த இதுலன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டிருக்காங்க இது மாதிரி வந்து வேட்டையாடக்கூடாது எதுக்குன்னா வந்து

இதுக்கப்புறம் அதை யாரும் வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை சட்டம் போட்டிருந்தாங்க உனக்கு தெரியும்ல சஃப்ரின்னு இதெல்லாம் ஆஹ் எனக்கு தெரியும் ஆஹ் அதனாலதான் மயில் எல்லாம் வந்து வேட்டையாடாம கொஞ்சம் பயப்படுவாங்க இதே ஒரு கோழி இந்த வான்கோழி ஆஹ் அது பேரு என்ன காடை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க வயல்ல போகும் அந்த உடும்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அதெல்லாம் போச்சுன்னு உடனே போயிட்டு அதை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னுட்டு போயிடுவாங்க ஆனா இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்க ஆஹ் அதிலேயும் வந்து மயில் ஆஹ் மயில் தோகை இருக்குல்ல அதை வச்சு மருந்து போட்டு போடுவாங்க அது வந்து ரொம்ப சாப்ட்டா அந்த பஞ்சு போல இருக்கும் அதை வச்சு அந்த ஆஹ் அந்த தீக்காயத்தை புண்ணுல எல்லாம் வந்து மருந்து போடுவாங்க அதை நான் பா பார்த்திருக்கேன் நீங்க பார்த்திருக்கீங்களா மதுமிதா ஆஹ் பாத்துருக்கேன்ஏன் காமெடி வடிவேலு காமெடி கூட பாத்தது இல்லையா ஆஹ் ஒருத்தன் வந்து காதுல வந்து எண்ணெய் எண்ணெயை தொட்டு தொட்டியா அவருக்கு அறிவு அடிபட்டிருக்கும் அதை தொட்டு தொட்டு வைப்பாரே அதுகூட ஒரு மியூசிக் அம்ம அம்மன்டு வரும் இல்ல அதெல்லாம் பார்த்திருக்கேன் நான் வந்து காது குடைய மோஸ்ட்டா அதை யூஸ் பண்ணுவாங்கப்பா நல்லா சுகமா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு என்ன லாவண்யா அது காது குடையும் இல்லடா அது பேர் என்ன அதை அந்த மயி அது வந்து நான் சொன்னேன்ல, மருத்துவத்துக்கு பயன்படும்ங்க அது என்ன பண்ணும்ன்னா ஆஹ் நம்ம மத்த இந்த துணி காட்டன் துணி எல்லாம் நம்ம பயன்படுத்தி ஒரு மருந்தெடுத்து ஒரு புண்ணோ தீக்காயமோ இருக்கு அந்த இடத்துல வச்சோம்ன்னா அது ரொம்ப நமக்கு வலியைக் கொடுக்கிற மாறி இருக்கும் அதுக்குத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மயில் இறக வந்து இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து இப்ப ஒரு நல்லெண்ணெய்ன்னு வச்சுக்கோயேன் அந்த நல்லெண்ணெய் தொட்டு அந்த காயத்துல நம்ம இது பண்ணக்குள்ள நமக்கு எரியாது அதே ச அதே சமயத்துல வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது மென்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப எரிச்சல் கொடுக்காம அதனாலதான் வந்து ஆஹ் நம்ம இத மாதிரி இறக்க இதான் இந்த இறகு இல்லாம கோழி இறகு கூட பயன்படுத்துவாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் பக்கத்து வீட்ல எதுத்த வீட்ல எல்லாம் பாத்திருக்கேன் இந்த மாதிரி இறகுலாம் பயன்படுத்துறது ஏன் சஃப்ரின் உங்க பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டு இது மாதிரிலாம் ஏதாவது சம்பவம் நடந்து இருக்கா ஆஹ் இந்த குட்டி குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த முருகர் வேடம் போடுறதுக்காக இந்த மயிலை வந்து அதிகமா பயன்படுத்தி இருக்கோம் ஆஹ் அதை நான் பார்த்திருக்கேன் ஆஹ் மருந்து போட வந்து அது அதால போடும் போது அது ஒரு மருத்துவ குணமா இருக்கறதுனால அந்த காயம் சீக்கிரமா ஆறும் அப்படிங்கற ஒரு இதுவும் இருக்கு

ஆனா அந்த மயில் தொகை வச்சு போடும்போது மாட்டாது அது ஒரு இது அப்புறம் வந்து மயில் வந்து ஆஹ் சில டைம் வந்து மயிலை வச்சு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு கோவம் வரும் ஏன் சொல்லு திடல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த சோயா முச்சை அதெல்லாம் போடுவாங்க இது என்னாகும் வந்து இறங்கி அது எல்லாத்தையும் குடி திங்கிதோ இல்லையோ பிச்சு பிச்சு கீழே போட்டுட்டு விளையாண்டுட்டுதான் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் திங்கவே திங்காதுங்க போட்டு அந்த செடியெல்லாம் அந்த பாடுபட்டுத்தி வச்சிரும் போயிரும் அது பார்க்கும் போதுதான் ஒரு அந்த ஒரு என்னது தகர டப்பா ஒண்ணு இருக்கும் அதை வச்சு அடிச்சு அந்த சத்தம் கிடைச்சுதுன்னா உடனே ஓடிடும் மனுஷங்க வர்றதை பார்த்தா ஓடிடும்

அது இந்த வயல்ல போறதை விட தோப்புலதான் ஏறி அழகா சாப்பிட்டு நிக்கும் அதுங்களுக்கு அந்த இடம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா நிழல்ல எல்லாம் அதுங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் இன்னும் நிறையவாட்டி அதை பிடிக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை ஆஹ் இது பண்ணிருக்கீங்க ஏன்னா கிட்டயே நிக்குங்க ஹம் பார்த்து இருக்கேன் ஆனா நான்தான் உளுந்து வாரி இருக்கேன் ஒரு நாள் கூட குடிச்சது கிடையாது ஆஹ் குட்டி குட்டி மயில் எல்லாம் ஓடும் இப்போ ஒரு டேய்ஸ்ல பெரிய மயில் ஒண்ணு ஓடும் ஆண் மயில் வந்து பெண் மயில் முன்னாடி ஓடும் பார்த்தின அப்படியே வரிசையா அந்த அடுக்கி வைப்பாங்கல்ல ஹம் அந்த இது நம்மளோட ஹெயிட்ட அஹ் இது பாக்குறதுக்கு நம்ம எவ்ளோ உயரம் இருக்கோம் அப்படின்னு பாக்குறதுகாக அடிக்க வைப்பாங்களா அது மாதிரி அப்படியே வரிசையா ஒண்ணு போகும் பார்த்தா எல்லாம் அந்தந்த சைடுல வந்துட்டே இருக்கும் நான் நிறைய பார்த்து இருக்கேன் டக்குன்னு எல்லாம் ஓடுங்க அது மாதிரி நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா மதுமிதா ஹம் நான் கூட்டம் கூட்டமா ஓடுறதெல்லாம் பாத்திருக்கேன் எப்ப பாரு இந்த ஆண் மயில் எல்லாம் பெண் மயில்கள் பின்னாடி தான் வரும் அந்த குட்டி மயிலெல்லாம் அப்படியே கண்டுக்காத மாறி போயிருவாங்க இந்த இவங்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு ஒரு செபரெட்டா இவங்க ஆண் மயிலும் பெண் மயிலும் தனித்தனியா இருக்கும் அந்த குட்டி மயில்கள்ன்னா எங்க எங்க போகுதுன்னே எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுங்க எங்க வீட்டுக்கு கூட ஒரு தடவை ஒரு குட்டி மயில் வந்துச்சு அதை ஒரு ரெண்டு வாரம் வளர்த்தோம் நெல்லெல்லாம் போட்டு நெல்லு அரிசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்புறமா அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிடுச்சுங்க எவ்வளவு காண்டா இருக்கும் கஷ்டப்பட்டு அதை ரெண்டு வாரமா வளர்த்தோம் ஆஹ் அது இது இந்த கோழிக்கு போடுற மாதிரியே அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆஹ் ஃபுட் எல்லாம் போட்டோம் அப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்துருச்சுன்னு உடனே எங்களை விட்டுட்டு போயிடுச்சு இப்படித்தான் நடக்குது என்ன பண்றது என்ன லாவண்யா டேய் அது பேர்ன்னா மதுமிதா நீங்க சொன்னது கரெக்ட் தான் அது பேரு என்ன ஆனா சந்தோஷம்ன்னு நினைச்சுக்கோங்க அது மாதிரி வந்து மயிலை நம்ம வீட்டுல வளர்த்தோம்ன்னு தெரிஞ்சுது அதாவது வன விலங்கு ஆஹ் அந்த மெய் காப்பாளர்கள்ன்னு சொல்லுவாங்க வனவிலங்குக்கு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஃபரஸ்ட் ஃபரஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சிறையில போட்டுருவாங்கலாம். அது வந்து ப பழங்காலமாவே இருந்துட்டுதான் இருக்கு மயில எல்லாம் வீட்டுல வளர்க்கவே கூடாது அது வீட்டுக்கு வந்தா கூட அதை எடுத்துட்டு போய் காட்டுல நம்ம விட்டுருவோம் வீட்ல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அதை நம்ம வளர்த்தோம்னா கூட நம்ம மேலே வந்து ஆஹ் புகார் எல்லாம் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன்

ஆமா ஆமா அதெல்லாம் வச்சு வந்து சமாளிக்க முடியாது உங்களால கொத்துச்சுன்னு வச்சுக்கயேன் நல்லா நறுக்குன்னு கொத்தும்

ஆஹ் இதுங்க அதுலயும் எங்க அக்கா வீட்டுக்கு மேலதான் நிறைய மயில் வந்து உட்காரும் வர்றதும் இல்லாம ஓடு ஓடு வீடுன்னு பாத்தேன்னு வச்சுக்கயேன் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் சரிச்சு விட்டுட்டு போகுங்க யார்றா இது சத்தம் போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா மேல உட்கார்ந்துகிட்டு சரிதான் நீயா அப்படின்னுட்டு எதாவது வச்சிருந்தாங்கன்னா அள்ளி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க இல்லை ஏதாவது ஒண்ணு கூட அந்த முற்றம் மாதிரி இருக்கும் பழைய வீடுகள் எல்லாம் ஓட்டு வீடுகள் கட்டிடத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றம் முற்றம்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து இது துளசி செடி மாடை வச்சு கும்பிடுவாங்க சில பேரு அந்த இதுல வந்து ஏதாவது காயப்போட்டு இருப்பாங்க அதை வந்து அள்ளி தின்னுட்டு போயிடும் சில பேரு வந்து அதுக்கு மேல வந்து

பொட்டுன்னு வந்து இறங்கி, அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அது சாப்பிடறதும் இல்லாம எல்லாத்தையும் எறச்சி வச்சுட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போவும் எங்க அக்கா வீட்டு முன்னாடி எல்லாம் நான் நிறைய பார்த்தேன் அதுவும் ஓட்டு வீட்டு மேல அது அதிகமா வந்து உட்கார்ந்திருக்கும் இங்க இருந்து இங்க போகும் நிறைய வீடு அந்த கிராமம் நம்ம கிராமத்துல நிறையவே வந்து ஓட்டு வீடுதாண்ணா இருக்கு அதுல வந்து உட்கார்ந்திருக்கு ஆஹ் சரி மதுமிதா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க

இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் பேசிக்கலாம் சரியா சஃப்ரின் ஏதாவது இருக்கா